ரைட்டர் இல் ஹெடர்ஸ் பூட்டர்ஸ் மற்றும் எண்ட்னோட்ஸ் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலில் நாம் கற்பது டாக்குமென்ட் களில் ஹெடர் களை உள்நுழைப்பது
பூட்டர் களை உள்நுழைப்பது
முதல் பக்கத்தில் இருந்து ஹெடர் களை நீக்குவது
பூட்னோட் மற்றும் எண்ட்னோட் களை உள்நுழைப்பது இங்கு பயனாவது gnuஉபுண்டு மற்றும் லிப்ரியாஃபிஸ் சூட் 334 ரைட்டர் ஒரு டாக்குமென்ட் இல் பக்க எண்களை உள்ளிட வகை செய்கிறது
நம் resumeஒட்ட் பைல் ஐ திறக்கலாம்
பூட்டர் ஆக பக்க எண்களை உள்நுழைக்க
பூட்டர் உள்நுழைக்க வேண்டிய பக்கத்தின் மீது சொடுக்குக
மேனு பார் இல் இன்சர்ட் பின் பூட்டர் மீது சொடுக்குக அடுத்து டிஃபால்ட் மீது சொடுக்குக
பக்கத்தின் அடியில் பூட்டர் தோன்றுகிறது
பக்க எண்ணை பூட்டர் ஆக காண முதலில் இன்சர்ட் ஆப்ஷன் மீது சொடுக்குக
பின் பீல்ட்ஸ் மீது சொடுக்குக
பல பூட்டர் ஆப்ஷன் களை இங்கே காண்கிறோம்
உடனே எண் 1 பூட்டர் ஆக காட்டப்படுகிறது
பக்க எண்ணுக்கு பாங்கை அமைக்க பேஜ் நம்பர் மீது டபிள் கிளிக் செய்க எடிட் Fields டாக்குமென்ட் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது
பார்மேட் தேர்வின் கீழ் ஆ ப் சி இன் அப்பர்கேஸ் ஆ ப் சி இன் lowercaseஅரபிக் 1 2 3 போன்ற ஒழுங்குகளை காணலாம்
விருப்பமான பக்க எண் பாங்கை தேர்ந்தெடுக்கலாம்
ரோமன் iiiஐ ஆப்ஷன் ஐ தேரந்து ஒக் மீது சொடுக்குவோம்
பக்கத்துக்கு நம்பரிங் ஒழுங்கு மாறுகிறது
அதே போல ஒரு ஹெடர் ஐ உள்நுழைப்போம்
உள்நுழைக்கப்பட வேண்டிய பக்கத்தின் மீது சொடுக்குக
இன்சர்ட் மேனு மீது சொடுக்கி Header ஐ சொடுக்குக
டிஃபால்ட் மீதும் சொடுக்குக
பக்கத்தின் மேலே ஹெடர் உள்நுழைப்படுகிறது
மேல் குறிப்பில் தேதி தோன்ற இன்சர்ட் பின் பீல்ட்ஸ் ஆப்ஷன் மீது சொடுக்குக பேஜ் மேனு வில் டேட் ஆப்ஷன் மீது சொடுக்குக
மேல் குறிப்பில் தேதி காட்டப்படுகிறது
தேதி மீது டபிள் கிளிக் செய்ய அத்தனை பாங்குகளும் தோன்றுகின்றன
31 டெக் 1999 ஐ தேர்ந்து ஒக் மீது சொடுக்கலாம்
பைல் பின் பேஜ் பிரிவ்யூ மீது சொடுக்குக
டாக்குமென்ட் ஐ 50 க்கு அணுகி பார்க்கலாம்
தேதியை பக்கத்தின் மேல் பகுதியிலும் பக்க எண்ணை அடியிலும் காண்கிறோம்
இது டாக்குமென்ட் இன் எல்லா பக்கங்களிலும் செயலாகிறது
மூல டாக்குமென்ட் க்கு திரும்ப குளோஸ் பிரிவ்யூ ஐ சொடுக்குக
ஹெடர் பூட்டர் சட்டத்தில் டெக்ஸ்ட் க்கு தக்க இடைவெளியை சரி செய்யலாம்
அல்லது ஹெடர் பூட்டர் இவற்றுக்கு பார்டர் கட்டலாம்
மேனு பார் இல் பார்மேட் பின் பேஜ் மீது சொடுக்குக
டயலாக் boxஇல் பூட்டர் tab ஐ தேர்ந்தெடுக்கவும்
இடைவெளி ஆப்ஷன் களை விருப்பப்படி அமைக்க லெஃப்ட் மார்ஜின் மதிப்பை மாற்றவும் உதாரணமாக 100சிஎம்
பூட்டர் க்கு போர்டர் அல்லது நிழல் அமைக்க மோர் ஐ சொடுக்கி பின் பூட்டர் க்கான ஆப்ஷன் மதிப்புகளை அமைக்கவும்
உதாரணமாக பூட்டர் க்கு நிழல் பாங்கை அமைக்க காஸ்ட் ஷேடோ டோ டாப் ரைட் இக்கான் மீது சொடுக்கலாம்
போர்டர் மற்றும் நிழலின் வண்ணத்தை மாற்றி அமைக்கலாம்
ஆப்ஷன் களை ஆராய இந்த டயலாக் boxயை துழாவுங்கள்
ஒக் மீது சொடுக்குக
மீண்டும் ஒக் மீது சொடுக்க பூட்டர் பாங்கு மாற்றம் செயலாகிறது
இதை செய்ய இன்சர்ட் ஜிடிஜிடி மேனுவல் பிரேக் மீது சொடுக்கி பேஜ் பிரேக் ஆப்ஷன் ஐ தேர்ந்தெடுக்கவும் ஒக் மீது சொடுக்குக
பக்க எண் 2 என காட்டப்படுவதை பார்க்கவும்
முதல் பக்கத்தில் பூட்டர் வேண்டாமெனில் முதல் பக்கத்தின் மீது கர்சர் ஐ வைக்கவும்
மேனு பார் இல் பார்மேட்
பின் ஸ்டைல்ஸ் ஆண்ட் பார்மேட்டிங் மீது சொடுக்குக
டயலாக் boxஇல் மேலே நான்காவது சின்னம் பேஜ் ஸ்டைல்ஸ் மீது சொடுக்குக பின் பிர்ஸ்ட் பேஜ் மீது வலது சொடுக்குக
நியூ பின் ஆர்கனைசர் tab இன் மீது சொடுக்குக 000525 000429 நேம் பீல்ட் இல் உள்நுழைக்க விரும்பும் பாங்கின் பெயரை எழுதலாம்
இங்கே நியூ பிர்ஸ்ட் பேஜ் என எழுதுவோம்
நெக்ஸ்ட் ஸ்டைல் ஐ டிஃபால்ட் என அமைப்போம்
டயலாக் boxஇல் பூட்டர் tab மீது சொடுக்குக
முன்னிருப்பாக பூட்டர் ஒன் செக்பாக்ஸ் குறிநீக்கப்படாமல் இருந்தால் குறிநீக்கவும்
ஒக் மீது சொடுக்குக
ஸ்டைல்ஸ் ஆண்ட் பார்மேட்டிங் டயலாக் boxக்கு திரும்பிவிட்டோம்
பேஜ் Stylesன் கீழ் நியூ பிர்ஸ்ட் பேஜ் பாங்கு இருப்பதை காண்க
நியூ பிர்ஸ்ட் பேஜ் மீது இரட்டை சொடுக்குக
முதல் பக்கம் தவிர எல்லா பக்கங்களிலும் பூட்டர் இருப்பதை காண்க
கிடைக்கும் டிஃபால்ட் பாங்குகளை திருத்தி ஒவ்வொரு பக்கத்துக்கும் செயலாக்கலாம்
இந்த டயலாக் பாக்ஸ் ஐ மூடுவோம்
ரைட்டர் இல் பூட்னோட்ஸ் மற்றும் எண்ட்னோட்ஸ் ஐ பார்க்கலாம்
பூட்னோட்ஸ்
அது குறிப்பாக உள்ள பக்கத்துக்கு அடியில் இருக்கும்
எண்ட்னோட் கள் டாக்குமென்ட் இன் கடைசியில் காணப்படும்
அதற்கான ஆன்ச்சோர் நடப்பு கர்சர் இடத்தில் உள்நுழைக்கப்படும்
தானியங்கி எண்ணையோ கஸ்டம் சிம்போல் லையோ தேர்ந்தெடுக்கலாம்
இந்த ஆப்ஷன் க்கு மேனு பார் இல் இன்சர்ட் ஆப்ஷன் மீது சொடுக்குக பின் footnoteஎண்ட்னோட் ஆப்ஷன் மீது சொடுக்குக
திரையில் ஒரு டயலாக் பாக்ஸ் நம்பரிங் டைப் என்ற தலைப்புகளுடன் தோன்றுகிறது
இங்கே ஆட்டோமேட்டிக் கேரக்டர் பூட்னோட் மற்றும் எண்ட்னோட் எனும் optionகள் உள்ளன
நம்பரிங் விருப்பமான பாணியில் பூட்னோட்ஸ் எண்ட்னோட்ஸ் க்கு எண்களை அமைக்க உதவுகிறது
ஆட்டோமேட்டிக்
உள்நுழைக்கும் பூட்னோட் கள் அல்லது எண்ட்னோட் களுக்கு தானியங்கியாக எண்ணிடுகிறது
இந்த டயலாக் பாக்ஸ் ஐ மூடுவோம்
தானியங்கி எண்ணிடலுக்கு அமைப்பு மாற்ற மேனு பார் இல் டூல்ஸ் மீது சொடுக்குக பின் footnotesஎண்ட்னோட்ஸ் மீது சொடுக்குக தானியங்கி எண்ணிடலுக்கும் பாங்குகளுக்கும் நிறைய ஆப்ஷன் கள் இங்கே உள்ளன
விருப்பமான தேர்வுகள் செய்து ஒக் ஐ சொடுக்குக
உள்நுழைப்பது மற்றும் footnoteஎண்ட்னோட் ஆப்ஷன் க்கு மீண்டும் போகலாம்
கேரக்டர்
நடப்பு பூட்னோட் க்கு கேரக்டர் அல்லது சிம்போல் ஐ நிர்ணயிக்க உதவுகிறது
இது எழுத்தாகவோ எண்ணாகவோ இருக்கலாம்
அதற்கு கேரக்டர் பீல்ட் இன் கீழ் உள்ள பட்டன் ஐ சொடுக்குக இப்போது உள்நுழைக்க விரும்பும் சிறப்பு கேரக்டர் ஐ சொடுக்கி பின் ஒக் ஐ சொடுக்குக
Type ன் கீழ் பூட்னோட் அல்லது எண்ட்னோட் மீது நம் விருப்பத்தை காட்ட சொடுக்குக டைப் ன் கீழ் பூட்னோட்
நம்பரிங் க்கு ஆட்டோமேட்டிக் என்பதை சொடுக்கலாம்
ஒக் ஐ சொடுக்குக
டிஃபால்ட் எண் மதிப்புடன் பக்கத்தின் கீழ் பூட்னோட் பீல்ட் தென்படுகிறது
திஸ் இஸ் தே எண்ட் ஒஃப் பிர்ஸ்ட் பேஜ் என பூட்னோட் பீல்ட் இல் எழுதலாம்
பின் Enter ஐ அழுத்தலாம்
தேவையான பூட்னோட் பக்க அடிபாகத்தில் டெக்ஸ்ட் உடன் காணப்படுகின்றது
அதேபோல டாக்குமென்ட் ன் கடைசியில் எண்ட்னோட் ஐயும் உள்நுழைக்கலாம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கச்சொல்ல நாம் கற்றது டாக்குமென்ட் களில் ஹெடர் களை உள்நுழைப்பது பூட்டர் களை உள்நுழைப்பது முதல் பக்கத்தில் ஹெடர் ஐநீக்குவது
பூட்னோட் மற்றும் எண்ட்னோட் ஐ உள்நுழைப்பது முழுமையான பயிற்சி பைல் practiceஒட்ட் ஐ திறக்கவும்
ஹெடர் மற்றும் பூட்டர் ஐ உள்நுழைக்கவும்
ஹெடர் ல் ஆத்தோர் பெயரை உள்நுழைக்கவும்
பேஜ் கவுண்ட் ஐ பூட்டர் இல் உள்நுழைக்கவும்
பக்கம் முடியுமிடத்தில் ஒரு எண்ட்னோட் உள்நுழைக்கவும்
முதல் பக்கத்தில் ஹெடர் ஐ நீக்குக
கீழ் வரும் தொடுப்பில் விடியோவை காணவும்
இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ஐ சுருக்கமாக சொல்லுகிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணலாம்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு Spoken டியூட்டோரியல் களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது
மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ளவும்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
மேற்கொண்டு விவரங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
spoken ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி